அப்போ அவ கதைய விட்டுடு அப்படீன்னு சொன்னான் சுந்தரம் இல்லப்பா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னியே அது என்ன அப்படீன்னு கேட்டான் கிட்டா உண்மையிலேயே தேவகியோட புருஷனை யாரும் கடத்தல அவனுக்கு பைத்தியமும் இல்லை இவ கொடுமை தாங்க முடியாம அவன் தூக்கு போட்டு இறந்துட்டான் அப்படீன்னு சொன்னான் சுந்தரம் அவ்வளவுதான் கிட்டாவுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது ஒண்ணும் புரியல சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிட்டா கிளம்புனான் ஆனா அவன் மனசுல சுந்தரம் clinic ல இருந்த ஏதோ ஒண்ணு அவன் மனச உறுத்துச்சு அது என்னன்னு அவனால சரியா புரிஞ்சுக்க முடியலை office போயிட்டு

head master சொன்ன பைத்தியமா hospital அ அல்லது வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல சுந்தரம் சொன்ன மாதிரி அவ புருசன் இறந்து போயிருந்தாலும் சரி தேவகியால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது பொருட்காட்சிக்கு கிளம்ப முடியுது இந்த சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது ஒரு வழியா தேவகி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கிட்டா தேவகி அவளுடைய பிள்ளைங்க head master எல்லாரும் பொருட்காட்சிக்கு ready ஆ இருந்தாங்க அப்போ தேவகிகிட்ட அந்த மொட்டை கடிதாசியா பத்தி பேசினான் கிட்டா ஆமா அப்போ அந்த கடிதத்தை நீ எழுதலையா அப்படின்னு கேட்டா தேவகி சத்தியமா நான் எழுதல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் கிட்டா அடேயப்பா அதைப் பத்தி இப்ப என்னத்துக்கு இவ்வளவு ஆத்திரம் போனது போயிடுச்சு நீ அதை எழுதலைன்னு எனக்கு தெரியும் உனக்கு அவ்வளவு தைரியம் இல்லைன்றதும் எனக்கு தெரியும் அதனால நானே எழுதிட்டேன் அப்படின்னு தேவகி ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டா நீ எழுதினியா நீயா எழுதின அப்புறம் ஏன் என் பேருல பழி போட்ட அப்படின்னு இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான் கிட்டா அது ஒரு காரியத்துக்காக எழுதினேன் ஒரு காரியம் என்ன உண்மையே சொல்றேனே எனக்கு அப்பா நிச்சயம் பண்ணி இருந்த கல்யாணம் பிடிக்கல அதனால எழுதினேன் அப்பா கோபப்பட்ட போது உன் பேர்ல பழிய போட்டு வச்சேன் அந்த சமயத்துக்கு அப்படி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அப்பாவோட கோபம் குறைஞ்ச பிறகு உண்மையை நானே சொல்லிட்டேன் அதுக்குள்ள நீ கிளம்பி போயிட்ட அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா தேவகி கிட்டாவுக்கு பயங்கர ஆத்திரம் இருந்தாலும் தேவகி அம்மா ரங்கநாயகி அவன் மேல வச்ச பாசத்துக்காக பொறுமையா இருந்தான் எல்லாரையும் பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு போனான் அங்க இன்னைக்கு உள்ள நாடகம் நல்லா இருக்கும்னு அவனையும் பார்க்க சொன்னா தேவகி கிட்டாவும் அந்த நாடகத்தை பார்த்தான் அந்த நாடகத்துல ஒரு கணவன் மனைவி கணவன் doctor அவன நாலு பேரு முகமூடி போட்டுக்கிட்டு கடத்திட்டு போறாங்க அப்புறம் அந்த கணவன் பைத்தியம் ஆகறான் ஒரு நாள் பைத்தியம் முற்றிப் போய் தூக்கு போட்டுக்க போறான் அப்ப மேல இருந்த பலகை அவன் தலையில விழுந்து அவனுக்கு பைத்தியம் சரியாயிறது அதன் பிறகு குடும்பம் ஒண்ணு சேருது நாடகம் முடிஞ்சிருச்சு இதை கிட்டா பார்க்க பார்க்க அவனுக்கு தேவகி head master சுந்தரம் எல்லாரும் தேவகி கணவனைப் பத்தி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இங்க ஒரு நாடகம் நடக்குதுன்னு குழம்பிப் போயிட்டான் கிட்டா அதன் பிறகு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கிளம்ப போனான் கிட்டா அப்போ தேவகி இருங்க இவங்க அப்பா இப்ப வந்துருவாரு அப்படீன்னு சொன்னா கிட்டாவுக்கு ஒண்ணுமே புரியல யாரு அப்பா அப்படீன்னு கேட்டான் கிட்டா இன்னுமா உங்களுக்கு புரியல இன்னைக்கு நாடகத்துல நடிச்ச hero தான் என் புருசன் நாங்க சொன்னதெல்லாம் அந்த நாடகத்தோட கத அப்படீன்னு தேவகி சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள அவ கணவன் வந்தான் குழந்தைங்க அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு அவன்கிட்ட ஓடுச்சுங்க அந்த தேவகியின் கணவன் வேற யாரும் இல்ல school ல வைத்தியர் கூட சுத்திக்கிட்டு இருந்து இப்போ doctor ஆன சுந்தரம்தான் தேவகியின் கணவன் கிட்டா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான் அதன் பிறகு சுந்தரம் சொன்னான் அன்னைக்கு அந்த மொட்டை கடிதாசியா நானும் தேவகியும் சேர்ந்துதான் எழுதினோம் அப்படின்னு சொன்னான் கிட்டாவுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு அன்னைக்கு school படிக்கும்போது வைத்தியோட சேர்ந்து அமுக்கனையா நடிச்சான் சுந்தரம் தேவகியை நடிச்சு ஏமாத்தி பழிய என் மேல போட்டா இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் நடிச்சு ஏமாத்தி இருக்கு நல்ல குடும்பம்னு நினைச்சுகிட்டான் கிட்டா அப்போ head master சுந்தரம் தேவகி ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் கிட்டாவுக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாரு உடனே கிட்டா அதெல்லாம் வேண்டான்னு சொன்னான் ஆமாப்பா அவரு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாருன்னு சொன்னா தேவகி அப்படி இருந்தா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவானா மாமா அப்படின்னு கேட்டான் சுந்தரம் சாப்பாடு ready வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டா தேவகி அப்போ head master சரி கிட்டா யோகாசனம் நான் சொல்லித் தர்றேன் வந்து கத்துக்கன்னு சொன்னாரு கிட்டா நான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உனக்கோ உங்க வீட்டுல யாருக்கா இருந்தாலும் சரி என்கிட்ட வா நான் மருந்து தரேன்னு சொன்னான் சுந்தரம் உடனே தேவகி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணித் தர்றேன்னு சொன்னா உடனே அவருடைய பிள்ளைங்க சித்தப்பா நாளைக்கு வந்து எங்களை beach க்கு car ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னுச்சுங்க இன்னொரு நாள் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிட்டா அப்போ வாசல்ல அவன இடிச்ச cycle அ பார்த்தான் அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது இந்த cycle தான் doctor சுந்தரம் clinic ல இருந்தது இதுதான் அன்னைக்கு அவன் மனச உறுத்தின விஷயம் இப்போ அவனுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு கடைசியில நம்மள பைத்தியம் ஆக்கிட்டாங்க இனி இந்த தேவகி குடும்பம் இருக்கிற பக்கம் தலையே காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி car ல ஏறி அவன் வீட்டுக்கு போயிட்டான் ஆனா அவன் மனசுல ஒரே நிம்மதி அந்த மொட்டை கடிதம் அவன் எழுதலைன்னு head master க்கு தெரிஞ்சு போச்சு தேவகி அவள் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருக்கா அது போதும் இனி இந்த திசை பக்கம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டான் கிட்டா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

அவள் நிலை கண்டு அவளுக்கே அவமானம் ஆகிப்போனது தன்னை பற்றி என்ன நினைத்தானோ என்று குழம்பி போனால் வெக்கத்தில் தவித்தால பூஜை அறையில் இருந்த அழைக்க பூஜை அறைகுல் நுழைந்தால்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

சலங்கை வைத்த அழகான வெள்ளி மெட்டியை நீட்டினாள் கமலா அவ கால விரல் ல போடுப்ப என்ன பேசுவது என்று புரியாமல் தயங்கினான வான்மதி கால் விரல காட்டுமா கமலம் கூற லேசாக புடவையை துக்கிய அவள் சம்மதத்தை உனர்ந்து மடங்கி அமர்ந்து அவள் விரல் லை கைகளால் பற்றி மெட்டியை மென்மையாக அணிவித்தான அந்த நிமிடம் மனதளவில வருண் னின் மனைவி ஆனால் அதே மனநிலைதான் வருணும் இருந்தான் அன்பாக அணைத்து நெற்றியில் இதல் பதித்து நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து கொள்ள விரும்பினான் அவள காமம் காரணம் இல்லை காதல் மட்டும தாயை நினைத்து அமைதி காத்தான தாயின் அருகாமையை உணர்ந்து அழுது அழுது முகம் சிவந்து போனது வான்மதிக்கு சந்துருவை பிரிந்த போது கூட இந்தன வலி இல்ல இன்று வருண் வேறு ஒரு பெண்ணை விரும்பிகிறான் என்று தெரிந்தும் அவன் மீது உயிரையே வைத்து விட்டனே இந்த விஷயம் வருணுக்கு தெரிந்து அவளை மட்டமாக எடை போட்டால் நினைப்பே இதயத்தில் சூடு வைத்தது போல வழித்தத அவளுக்கே தெரியாமல் அவளுக்குள் நுழைந்து காதலை அழுத்தி மூடிக்கொண்டால் அனால் வருண் அதை உணர்ந்து கொண்டதை அவள் அறிய வில்லை பகிர்ந்து கொள்ளும் ஒரே அன்பு தோழி சுமதி மட்டும் தானே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

அழறியா வருண் sir எதாவது சொன்னார அவர் அம்மா எதாவுது மேலே பேசும் போது குருக்கிட்டால ச ச அதலாம் இல்ல பா எங்க அம்மா எப்படியோ அதா போலதா வருண் நோட அம்மா யா கிட்ட நடந்துகுறாங் ஆனா மேலே பேச முடியாமல ஏறிட்டாள் சுமதி நா வருண விரும்புற சொல்லும் போதே உதடுகள் துடிக்க விழிகளில் நீர் கசிந்தது பக் என்று சிரித்து விட்டால் சுமதி அடியே அசடே வருண் sir கிட்ட சொல்ல வேண்டி தான விழிகள் மின்ன கிண்டலாக பேசிய சுமதியை முறைத்தால் விளையாடாதே சுமதி அவர் தா யாரையோ விரும்புராரே அதுனால தான இந்த நாடகமே அரங்ககேருச்சி மறந்துட்டியா அதா அவரோட நினைவுகலை சுமந்துகிட்டு எதாவது ஒரு ஊருக்கு போய்கிட்டு வேலை தேடிகலானு இருக்குற

உன்ன நினச்சா எனக்கு சிரிப்பு தா வருது ஏன்டி உங்க ரெண்டு பேருகும் காதல் வந்த ய கிட்டதா சொல்லனும்னு பேசிகிட்டிங்களா ரெண்டு பேருமே புன்னகை கேக்க என்ன ஒளர்ற புரியாமல் கேட்டால மக்கு வருண் sir உன்ன விரும்புறாரு விரும்பிதா கல்யாணமே பண்ணிகிட்டாறு அவர் விரும்புற பொண்ணே நீதா உன்ன நேசிகிரனு கல்யாணம் பண்ணிக்க ஆச படுரனு மொதல ய கிட்டதா சொன்னாரு ஆனா நீத சேவை செய்ய போற கல்யாணம் செஞ்சிக போறது இல்ல அப்டி இப்படி பேசிட்டு இருந்த நல்ல சந்தர்பம் அமையும் போது நானே பேசலான்னு நெனச்ச அதுக்கு ஏத்தா படியே ஆர்த்தி யோட ஆபரேஷன் க்கு பணமும் தேவை பட்டத அது நல்ல சந்தர்ப்பமா பட்டது எனக்கு அத விட்டா சரி வராதுன்னு உன்ன தாலி கட்டி மனைவியா ஏத்துகிட்டாறு இந்த வீட்ல அவர் கூட இருந்தா நிச்சயமாஓ மனசு மாரி அவர விரும்புவனு அவர் நினச்சாற அவர் நெனச்சா மாதிரியே நீ அவர விரும்ப ஆரமிச்சிட்ட சுமதி முழிக்க ஒன்றுமே புரியாமல் விளித்தால் மதி மெல்ல புரிய ஆரம்பிக்க சில் என்று கொடத்தின் தண்ணீரை கொட்டிய உணர்வில் தத்தலிதால் தேகம் எங்கும் ஒரு இன்ப உணர்வு மனம் முழுவதும் மத்தாப்பாக மலர்ந்தது அப்படினா நீயும் அவரும் சேந்து திட்டம் போட்டு செல்லமாக சினிங்கிய வாறு அடிக்க முயல லாபகமாக நகர்ந்தால் சிரித்த வாறு இன்னும் வருண் sir ர காக்க வைக்காத நொந்து நூல போயுடுவாறு கிண்டலாக சொல்ல வெக்கத்தில் முகம் சிவந்தால் மதி தன் வாழ்வு சிறக்க இவள் என்ன வெல்லாம் செய்து இருக்கிறாள் என்று நினைபே இனித்தது அவளுக்கு உன்ன தோழியா அடைய நா ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் சுமதி நெகில்வாக பேசிய வாறு சுமதியின் கைகளை எடுத்து இரு கன்னத்திலும் எடுத்து அழுத்தி கொண்டால் நீ குடுத்த coffee ய சாப்டதே அரைமணி நேரத்துக்கு பசி எடுக்காது அதுவும் இல்லாம office முடிஞ்சி வருண் வர நேரம் ஆச்ச பூஜா வேல கரடியா நா எதுக்கு இருக்க விரும்பல விழிகளில் குறும்பு மின்னியத அப்பறம் சொல்ல மறந்துட்டனே ஒரு வாரம் leave போட்டுட அம்மா போன் பண்ணி இருந்தாங்க நாளைக்கு பெண் பார்க்க மாப்ள வீட்டு காரவங்க வராங்கலாம photo காட்டி புடிச்சி போச்சாம வெக்கமாக சொல்ல wow ரொம்ப சந்தோசமா இருக்குதே சுமதி வாழ்த்துக்கள் என்று கூறினால் வான்மதி சுமதி கெளம்பி போய் அரை மணி நேரம் அப்படியே அமர்ந்து இருந்தால் மனம் தெளிந்த நீர்ரோடையாக ஓடியது பரவசமாக இருந்தது வருண் தன்னை விரும்பி திருமணம் செய்து இருக்கிறான் என்ற எண்ணமே தித்தித்தத வருணின் மனம் முழுவதும் மதியின் முகமே திரும்ப திரும்ப கை அருகே காதல் மானைவி ஆனால் கைகளை கட்டி போட்ட நிலை அவனது நிலை அனால் மதியும் தன்னை விரும்ப ஆரமித்து விட்டாள் என்ற எண்ணமே அவனை சுற்றி சுற்றி சிலாகித்தது மகிழ்ச்சியை தழைக்க செய்தது அது பிரம்மையா என்று தன்னை தானே கில்லி பார்த்து கொண்டான் இந்த காதல் படுத்தும் பாடு இருகிறதே அப்பப்பா வேதனையான விஷயம ஆனால் அது இன்பம் தரும் வேதனை signal நலில் car றை நிறுத்தும் போது பூக்காரி ஒருத்தி பூ வை காட்டி ஐயா பூ வாங்கிகோங்க என்று வர்புர்தினால் அவள் கேட்டால் நகை புடவை மட்டும் மின்றி என்ன வேண்டும் என்றாலும் வாங்கி தர தயாராக இருகிறேன் அவளோ வார்த்தைகலை கூட அளவாகதான் பேசுகிறாள் பெரும் மூச்சி விட்டவாறு மல்லிகை பூவை பந்தாக வாங்கி கொண்டான மனைவி மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்த வீட்டுக்கு வந்து sofa வில் தளர்வாக அமர்தவனிடம் காப்பி டம்ளரை நீட்டினால் மதி வாங்கி கொண்டு thanks என்றான் ஏறிட்டான எளிமையான அலங்காரத்திலும் எளிலாக தோன்றினால் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் பேசலாமே என்ன விஷயம் என்று கேட்டவாரே காப்பியை குடித்தான நீங்க விரும்புற பெண் கிட்ட காதலை சொல்லிடிங்களா அவங்க அதா ஏத்து கிட்டாங்களா அவள் கேள்வியில் தடுமாறினான் ஆனால் சமாளித்து சொல்லனும்னு தா நினைக்கிற ஆனா பயமா இருக்கா சீண்டலாக பேசியவளை திகைப்பாக பார்தான என்னாச்சி முகம் பார்த்து பேச தயங்குவாலே உதடு புன்னகை பூக்க ஏறிட்டான் எனக்கு என்ன பயம் என்ன பாத்து கூட ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுவாளா வீராப்பாக பேசிய வாறு collar ரை தூக்கி விட்டவனை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால் சிரிப்பினுடு முனு முனுத்தால் சுமதி எல்லாத்தையும் சொல்லிட்டா

தன்னைப் பற்றி தப்பாக நினைத்து மருப்பானோ என்று நினைத்து பயந்தவளின் மனம் பறவையாக பறக்க ஆரமித்தத இத்தனை நாள் பட்டுக்கொண்டியிருந் அவஸ்தை எல்லாமே முடிவுக்கு வந்தது இருக்கி அனைதவனின் வேகதை கட்டு படுத்த முடியாமல் கைகளை அவன் கழுத்தில் மாலையாக்கி போட்டால குழந்தையை போல அவன் மார்பில் முகத்தை புதைத்து கணவனின் கன்னத்தில் முகம் அவள் மூலையில் திடீர் என்று அந்த நினைப்பு இவருக்கு நீ தகுதி ஆனவள் தான கண்கள் கண்ணீரை பெருக்க வேகமாக விலக முயற்சித்தவளை விடுவிக்காமல் ஏறிட்டான் ஏய் என்னாச்சி கெட்ட கணவனை நான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவ ஒருத்தனை காதலிச்சவ கணவனின் கேவலமான பார்வையை அவளால் தாங்க முடியாது காதல் பார்வை மட்டுமே அவள் மனதில் சிறை இருக்கட்டும் நினைப்பை தாங்க முடியாமல் அழுகை வெடித்தது அவளை பற்றி சட் என்று விலகி முகம் இருக விழிகள் சிவந்து அவனுக்கு கோபத்தில ரௌதிரம் ஆனான் எதுவா இருந்தாலும் சொன்னாதான தெரியும் இப்படியே சொல்லாமையே அழுதுட்டு இருந்தா யார்க்கு என்னனு தெரியும்

வான்மதி என்ன கொள்ளாத மதி please என்ன நடந்ததுனு சொல்லு சொன்னா தான தெரியும் ஓ மௌனத க தாயக்கமாக என்னோட கடந்த காலம் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வெறுத்துடு விங்க விம்மி அவளை புரியாமல் பார்த்தான் நான் ஜெயிலுக்கு போன அப்பறம் மேலே பேசி அவள்களின் இதலகளை சிறைபடுத்தினான் சில நொடி காற்று கூட அவர்களை தொடாமல் தள்ளி நின்றது வெட்கப்பட்டு அவனை விடிவித்தவல் தன்மேலையே

மருண்ட விழிகள் தா என்ன கட்டி போட்டுச்சி விழிகள் சிரிக்க பற்கள் மின்ன சிரித்த கணவனை மனம் மகிழ ஆசை யோடு ஏறிட்டாள் எந்தன நல்ல உள்ளம் படைத்தவன் என் மேல் எந்த அளவு காதல் வைத்து இருந்தால் மேலே நினைக்கவே இனிமையாக இருந்தது உயிர்உள்ள வரை கணவனின் மனம் கோலாமல் நடந்து கொள்வது என்று முடிவு செய்தால் அவள் வாழ்கைக்கே வரமாக வந்த வசந்த காலம் அவன் அவளின் காதலுக்கு முழு சொந்தக்காரி அவள் அங்கே இவ்வளவு நாட்களாக அவர்கள் இருவரும் சொல்லாமல் மூடி வைத்து விரதம் காத்த காதல மடை திறந்த வெள்ளம் போல பொங்கி பெருகி ஓடியது அந்த போவை அவள் மெல்ல மெல்ல அவன் தொட தொட மலர்ந்து கொண்டி இருந்தால தொட தொட மலர்ந்த தென்ன நாவல் முடிவடைந்தது ஆதரவளிதான் சொல்லுங்க நானா நல்ல இருக்கேன் நீ எப்படி இருக்க உம் leave லாம் உம் super ரா போச்சு Leave ல ஆஹ் என் தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருந்தேன் TV பாத்திட்டு இருந்தேன் நல்ல சாப்பிட்டேன் அப்பறம் அப்பரோ ஆமா TV பாத்தேன் அப்பரம் பெரிம பெரிம்மா வீட்டுக்கு போனே ஆஹ் வேலை அதிகமா நெறைய செஞ்சேன்

Jolly ஆ இருந்தேன் நண்பர்கள் உம் நண்பர்கள்ட பேசினேன் ஆஹ் சந்தோசமா இருந்தேன் வீட்ல அப்படின்னு சொல்ல முடியாது வீட்ல நல்ல இருந்தேன் நேத்து நான் வந்து hotel போனோம் போயி திண்டல் பஞ்சாபி சாப்ரதுக்கு தான் பின்ன எதுக்கு போனேன்

உனக்கு எப்டி போச்சு இந்த பத்து நாள் நான் வந்து நெறைய சாப்டேன் நா வந்துட்டு prone gravy chicken fried rice, paneer butter masala ரோமலியன் ரொட்டி அப்பறம் வந்துட்டு என்ன சாப்பிட்டன் தெறியுமா cauliflower மகாராணி அதெல்லாம் சாப்டேன் மகாராணினா cauliflower ஆஹ் பொரிச்ச அந்த chilly அதயவே வந்துட்டு கொஞ்சம் காரம்லம் அதிகமா போட்டு தருவாங்க உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்கோ ஆமா இப்ப நா சாப்பிட்டு இருக்கேன் எங்க அம்மா எனக்கு செஞ்சி குடுத்து விட்டாங்க cauliflower machurian ஆமா உம் cauliflower manjurian ஏய் இல்ல மழ வந்துச்சினா அப்ரோ எங்க அப்பா எப்டி திரும்பி போவாரு இறங்கி எப்டி போகுறது கஷ்டம் அதுனால அப்பா தான் சொன்னாரு நான் bus ல வரலாம் தான் சொன்னேன் ஆஹ் எங்க அப்பா தான் வேண்ணா உம் car லே போய்க்கலாம் அப்டின்னு சொன்னாரு

உம் அப்ரோ சொல்லுங்க நீதா சொல்லணும்

உம் நான் மகிழ்ச்சியாக இல்ல ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னிக்கி இன்னிக்கி வேணா நிஜமாவே சந்தோசமா இருந்தேன் இன்னைக்கும் நேத்தும் எனா என் தங்கச்சிக்கு நேத்து இல்ல இல்ல ஏனா என் தங்கச்சிக்கு நேத்து தான் விடுமுறை start ஆச்சு அதுனால நேத்து தான் அவ கூட விளையாண்டுட்டு இருந்தேன் நேத்துலம் jolly ஆ இருந்தேன் உம் அப்போ correct ஆ எங்க college மட்டும் உம் அறிவு கெட்ட தனமா இன்னைக்கு போயி திறந்துட்டாங்க அதாவது நாளைக்கி இல்ல college மத்த college லாம் இப்பதான் leave விடுராங்க எங்க college இப்பதான் திறக்குறாங்க என்னா ஒரு அறிவு

அப்படி இல்ல இப்பதான் எல்லா எல்லா கல்லூரிகளுக்கும் இப்பதான் leave விடுராங்க எல்லா பள்ளிக்கூடமும் இப்போதான் விடுமுறை விட்டாங்க correct ஆ எல்லாரும் அஹ் எங்க family குடும்பத்தோட சேர்ந்து சேரி வெளில போலாம்னு plan பண்ணோம் correct ஆ என் தங்கச்சிக்கு exam உ இப்போ நா இங்க வந்துட்டேன்

எந்த வேல typing வேலையா உம் ஆஹ் சேரி

தந்துருவ எடுத்துக்கோ எடுத்திட்டு அதுல பாதி காசு மட்டும் எனக்கு எனக்கு பாதி உனக்கு பாதி ஆஹ் எனக்கு பாதி என் நண்பி சிவரஞ்சனிக்கு பாதி இல்ல மடிக்கணினி மடிக்கணினி வந்து ஸ்ரீதேவி இது அவளுக்கும் share இருக்கு

காது கேட்பினி காது கேட்பினி வாங்கிட்டு வந்தேன் அது வந்து கோளாறு நிறைந்தது அது வந்து ஆஹ் போட்டு ஆஹ் போன்ல குத்து குத்துநமா குத்துனனால அது அந்த symbol அந்த இதே காட்ல கேக்கல sound வந்திட்டு வெளில கேட்டுச்சு அதுனால அத வந்து மீண்டும் return செய்ய கூறியிருக்கிறேன்

எப்போ ஜனவரி one Outing இருக்கும் அப்டிந்தான் சொல்லிர்காங்க ஆனா என்னன்னு தெரியல

கண்டிப்பா outing இருக்குமானு தெரியல

அப்படியெல்லாம் இருக்க கூடாது வரலன்னு உடம்பு சரி இல்லை என்று சொல்லிவிட்டு தூங்கிவிடு

ஐயோ எப்டியெல்லாம் உருட்டுற பாரு உன் உன் உன் உன் வாயி உன் உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீதான் ஜெயிப்ப

Maths தவற எல்லாமே நல்ல பண்ணிருக்கேன் சொன்னா நான் தான் சொல்லி குடுத்தேன்

இன்னைக்கு காலைல எங்க சித்தப்பா ஓட car அந்த புதுசா வாங்குனாங்க அதுக்கு போயி அந்த அந்த விழாக்கு போயிட்டு வந்தேன் விழாக்கு விழாவிற்கு சென்று விட்டு வந்தேன்

அழிப்பான் மகிழுந்து நல்லா இருந் நல்லா இருந்துச்சி அழிப்பான் மகிழுந்து வாங்குனாங்க என்ன எல்லாரும் இங்கு உம் பதினெட்டு லட்ச ரொக்கம் பதினெட்டு லட்சம் ரொக்கம் செலுத்தி வாங்கினார்கள் ஆமாம் அது வந்து ஒரு chocolate நிறத்தில் ஒரு lite chocolate நிறத்தில் இருந்தது இல்லை உள்ளர் உள்ள உட்கார்ந்து ஆஹ் balcony இல் விளையாண்டு கொண்டிருந்தேன் balcony இல் உட்கார்ந்து இருந்தேன் Car ல ஆஹ் top gear

எட்டி பாத்து விளாண்டுட்டு இருந்தேன் உம் ஏ நிஜமா நானு தங்கச்சி எங்க சித்தப்பா பையன் எல்லாரும் அது சின்ன gap பாலாம் இல்ல அது எவ்ளோ பெருசு இருக்கும் தெரியுமா பாக்கதான் அப்படி இருக்கும் அப்பிடியெல்லாம் ஒன்னும் இல்ல வேற என்ன சம்பவங்கள் எங்க வீட்ல நெறைய சம்பவம் நடந்துச்சி ஆமா ஒரு ஒரு ஓ ஒரு ஒரு number ல் இருந்து ஒரு எண்ணில் இருந்து ஒரு ஒரு அழைப்பு வந்தது ஆம் நான் அந்த எண்ணை நான் நியாபக வைத்திருக்கிறேன் நெறைய சொன்னார்கள் தெளிவாக உனக்கு அப்பறம் எடுத்துறைக்கிறேன்

எங்க அம்மா number க்கு அனால் எனக்கு அந்த எண் மனப்பாடமாக நியாபகம் இருக்கிறது அது நான் இப்பொழுது சொல்லவில்லை அப்பறமாக சொல்லுகிறேன்

ஆம் ஆமாம் பேசினோம் நான் பேசினேன் நான் பேசினேன் அது வந்து அப்பறமாக சொல்லுகிறேன்

யார் என்றே தெரியவில்லை நான் என்ன திட்டுவது

நீ யார் என்றுலாம் அவர்களுக்கு தெரியாது நான் யார் என்று தான் அவர்களுக்கு தெரியும்

எனக்கு முன்னாடியே அவர்களை அவரை தெரியும் but அவர் வந்து just முன்னாடி ஒரு three two years முன்னாடி பேசுனேன்

தெரியும் மகேஷ்

அப்பறமாக உனக்கு தெளிவாக ஏ எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறேன் அவரின் mobile எண்ணையும் உனக்கு தருகிறேன் Block நான் அம்மாவின் mobile க்கு தான் வந்தது என்னோட mobile லிலும் block செய்து விட்டேன் என்னது தெரியாது தெரியாது

அவர்கள் மட்டும் பேசினார்கள் நான் எதுவும் பேசவில்லை எதுவும் பேசவில்லை என்றால் என்ன சொல்வது ஆஹ் சரி ஆமாம் என்று சொன்னேன் ஆஹ் சேரி இல்லை இல்லை பிரச்சனை எல்லாம் ஒன்றும் ஆக வில்லை நான் மட்டும் தான் இருந்தேன் என் அம்மா phone ஐ வாங்கி நான் மட்டும் பேசினேன் வந்திட்டு இருக்குது தொடர்ந்து இங்கு இருக்கும் போதெல்லாம் எனக்கு unknown number இல் இருந்து call வராது correct ஆக வீட்டிற்கு செல்லும் போது கண்ட கசுமாத்ராcall எல்லாம் வரும் yes எங்க அம்மாவோட எண் எண்ணிற்கு

அப்பறம் சொல்லு இல்லை இல்லை நா அவள் Christmas முடிந்து இருவத்தி எட்டாந் தேதி வருவேன் என்று கூறினாள் ஆமாம் நாளானைக்கு அடுத்த நாள்

இல்லை இல்லை வந்திருப்பதே மூன்று பேரு என்னுடன் சேர்த்து ஆமாம் என்ன செய்வது

அது transparent ஆக இருக்கிறது கொஞ்சம் அதுனால

அது எடுத்துட்டு வந்துருக்க sweet ஆஹ் boutique boutique திண்டல்

உம் material எடுத்து தெச்சனால துணி ரொம்ப thick ஆ இருக்கு pink colour ரா